கால் பண்ணி பேசுவோம் எங்க ஹஸ்பண்டுக்கு தெரியும் அவங்க வைஃப்புக்கும் தெரியும் எங்க ரிலேஷன்ஷிப் இன்னுமே நல்லா தான் போயிட்டு இருக்கு நல்ல ஒரு இப்பயும் நான் ஊருக்கு வரேன்னு சொன்னா அவன் ஊர்ல தான் இருக்காப்ல சோ வந்து மீட் பண்ணுவாப்ல அது ஒரு நல்ல மானிங்கு அவ்ளோதான் ஆஹ் அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்களா இப்ப ரிலேஷன்ஷிப்பே வந்து ஃப்ரண்டா எடுத்துக்கோங்க அப்பதான் அந்த ரிலேஷன்ஷிப்பே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு அண்ணி நாத்தனார் இருக்கோம்னா அண்ணி நாத்தனார்ன்னு இருக்கிறத விட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி மூவ் பண்ணா தான் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லன்னா நம்ம அந்த இது முறைப்படி பண்ணனும்னா கொஞ்சம் எக்ஸ்பர்டேஷன் வந்துருது வீட்டிலஃப்ராப்ளம் வந்திருது அப்படியெல்லாம் கூட நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணுறாங்க உசோ ஃப்ரண்ட்ஷிப்ன்னு வரும்போது எந்த ஒரு எக்ஸ்படேசனும்மே இருக்காது இரண்டாவது மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கவே மாட்டாங்க ஆஹ் நான் என்னோட அந்த என்னோட ஊருக்கு ஒருத்தவங்க லீவுக்கு வருவாங்க லீவுக்கு மட்டும்தான் அந்த அக்கா வருவாங்க அவங்க ஆக்சுவலா ஏஜ் படிப்பார்த்தா என்ன விட ரொம்ப பெரியவங்க தான் ஆனா நான் வந்து ஃப்ரண்ட்ங்கறதுனால அக்கான்னு கூப்பிட்டதே கிடையாது பேர் வச்சு தான் கூப்பிடுவேன் வீட்ல கூட திட்டுவாங்க ஆனாலும் தெரியலை அந்த ஃப்ரண்ட்ன்னு வந்துட்டுனாலே நேம் வைச்சி கூபிட்ட தான் எனக்கு அந்த பாண்டிங்கே நல்லா இருக்குற மாதிரி இருக்கு ஆனா நான் அவங்கள் நேம் வெச்சி கூப்பிடுவேன் அவங்களும் எதுவுமே சொன்னதே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் போயிட்டு இருக்கு ஆஹ் சோ அது ஃப்ரண்ட்ங்கறதே ஒரு தனி பீலிங் அதுமாரி இங்க எனக்கு நான் வீடு ஷிப்ட் ஆகுறேன் அப்படின்னு சொன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல அவங்க அவ்வளவு தூரம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பட் அவங்க வந்து அவ்வளவு தூரம் வந்து ஹெல்ப் பண்ணாங்க ரெகுலேஷன்ஸ் கூட யாருமே வரல கேட்க கூட இல்லை ஹெல்பிங் வேணுமான்னு பட் அவங்க வந்து

ஆமாப்பா ஃப்ரண்ட்ன்னு சொல்லவே தேவையே இல்ல அதுக்கு பெயரே வந்து வேற லெவல்ல கொண்டு போயிடும் நம்மளலாம் பார்த்திங்கன்னா ஏன் இப்ப நம்ம பசங்களே பார்த்துக்குங்களேன் நம்ம காலேஜ் படிக்கும் போது எல்லாம் ஜென்சுக்குள்ள பேச கூடாதுன்னு சொல்லித்தான் இருந்தாங்க எங்க வீட்டிலேயே அப்படித்தான் எங்க அக்காவுலாம் நல்லா பேசுவா நான் எல்லாம் கொஞ்சம் பயப்படுவேன் எங்கப்பா எங்க அம்மாக்கு எல்லாம் கொஞ்சம் பயப்படுவேன்

இப்போ அட இப்ப இருக்குற பசங்க பாரு ஃப்ரண்டு மேக்சிமம் ஜென்ஸ் தான் ஃப்ரண்டுன்னா ஜென்ஸ் தான் அப்படின்குற மாதிரி ஆயிடுச்சு அவங்களுமே வந்து நல்ல ஒரு பாண்டிங்கள இருந்தாங்கன்னா ஓகே பண்ணிக்கிறாங்க இல்லன்னா அது வந்து வேண்டாம் அப்படின்றத சொல்றவங்களும் இருக்காங்க அதே மாதிரி என் காலேஜ்லாம் ஃப்ரெண்டுங்க கேர்ள்ஸ் தான் காலேஜ்லாம் வந்து ஆனா சைக்கிள்ல தான் கொஞ்ச தூரம் போவோம் நாங்க சைக்கிள்ல போகும் போதெல்லாம் அந்த சைக்கிள் பயப்படவே மாட்டோம் ஓட்டுறதுக்கு இந்த ஊர்ல தான் இப்ப தான் சைக்கிள் எல்லாம் ஓட்டணும்னா பயப்பட போறாங்க அங்கெல்லாம் பயப்படவே வேண்டாம் அந்த அளவுக்கு ஜாலியா சைக்கிள்லாம் ஓட்டிக்கிட்டு ஏதாச்சும் கடைக்கு போயி ஸ்னாக்ஸ்லாம் ஏதாவது சாப்பிட்டு போயிட்டு இருந்தோம் இப்ப ஃப்ரண்ட்ஷிப் டேன்னு என்று சொல்லும்போது தான் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்திருச்சு இன்னைக்கு என்ன பண்றது ஞாபகம் வந்தாலும் ஒண்ணும் நடக்க போறது இல்ல பேசிகிட்டே இருந்துட்டேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பார்ப்போம் ஈவினிங் வேணா மீட் பண்ணுவோம் மூணு பேரும் ஃப்ரண்டு தானே போயிட்டு வருவோம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு மிஷின்ல துணி போட்டு இருக்கேன் அத போய் பாக்குறேன்பா அப்புறமா போன் பண்றேன் ஆஹ் சரிப்பா பார்ப்போம் அஹ் சரிப்பா